இம்ப்ரெஸ் ல் பிரசன்டேஷன் ஐ பார்த்தல் குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் நாம் கற்கப்போவது காட்சி தேர்வுகள் அவற்றின் பயன்கள்
மாஸ்டர் பக்கங்கள் ஆகியன
இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் தொகுப்பு பதிப்பு 334 சேம்பிள் இம்ப்ரெஸ் பிரசன்டேஷன் ஐ இரட்டை சொடுக்கு சொடுக்கி திறக்கலாம்
இம்ப்ரெஸ்
நாம் இன்னும் நல்ல பிரசன்டேஷன் தயாரிக்க பல காட்சி தேர்வுகளை கொண்டுள்ளது
முன்னிருப்பாக லிப்ரியாஃபிஸ் இம்ப்ரெஸ் ஐ நாம் துவக்கும்போது அது இப்படி காண்கிறது
இது நார்மல் வியூ எனப்படும்
பிரசன்டேஷன் இல் வேறு எந்த காட்சியில் இருந்தாலும் நார்மல் காட்சிக்கு நார்மல் கீற்றை அழுத்தி வந்துவிடலாம்
அல்லது வியூ பின் நார்மல் இல் சொடுக்கலாம்
நார்மல் காட்சியில் நீங்கள் ஸ்லைடு களை உருவாக்கலாம் திருத்தலாம்
உதாரணமாக slideகளின் டிசைன் ஐ மாற்றலாம்
இதை செய்ய ஓவர்வியூ என தலைப்பிட்ட ஸ்லைடு க்கு செல்லவும்
வலது பக்கத்தில் டாஸ்க்ஸ் பலகத்தில் மாஸ்டர் பேஜஸ் தொகுதியில் யூஸ்ட் இன் திஸ் பிரசன்டேஷன் ன் கீழ் இந்த ஸ்லைடு டிசைன் பிஆர்எஸ் ஸ்ட்ராட்ஜி என்பதை காணலாம்
இதன் கீழ் நாம் காணக்கூடியது ரிசென்ட்லி யூஸ்ட் மற்றும் அவைலபிள் போர் யூஎஸ்இ ஸ்லைடு டிசைன்ஸ்
விருப்பமான ஒன்றன் மீது சொடுக்கவும்
வர்க்ஸ்பேஸ் பலகத்தில் ஸ்லைடு டிசைன் மாறிவிட்டதை காணலாம்
ஸ்லைடு டிசைன் ஐ மாற்றுவது எவ்வளவு சுலபம் பார்த்தீர்களா
உங்கள் slideகளுக்கு நீங்களே தயாரித்த டிசைன் களையும் பின் புலமாக பயன்படுத்தலாம்
அடுத்து ஆட்லைன் காட்சியை பார்க்கலாம்
இந்த காட்சிக்கு செல்ல ஒன்று வியூ பின் ஆட்லைன் இல் சொடுக்கலாம்
அல்லது ஆட்லைன் கீற்று மீது சொடுக்கலாம்
இந்த காட்சியில் புத்தக அட்டவணை போல ஸ்லைடு கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ளதை காணலாம்
இவை ஸ்லைடு தலைப்புகள்
ஓவர்வியூ என தலைப்பிட்ட ஸ்லைடு முன்னிலைப் படுத்தப்பட்டுள்ளது என கவனிக்கவும்
ஏனெனில் நாம் ஆட்லைன் கீற்றை தேர்ந்தெடுத்த போது ஓவர்வியூ ஸ்லைடு இல்தான் இருந்தோம்
இந்த சின்னங்கள் புல்லெட் புள்ளிகள் போல இருப்பதை பார்க்கலாம்
இந்த புல்லெட் புள்ளிகள் மீது சொடுக்கியை கொண்டு போக அது கை போல மாறுவதை காணலாம்
பின் இந்த வரிகளை மேலோ கீழோ இழுத்து ஸ்லைடு க்குள் இட மாற்றம் செய்யலாம்
அல்லது வரிகளுக்கிடையேயும்
CTRL மற்றும் ஸ் ஐ அழுத்தி இந்த மாற்றங்களை நீக்கலாம்
நம் பிரசன்டேஷன் பழையபடி இருக்கட்டும்
ஸ்லைடு சோர்ட்டர் காட்சி ஐ ஸ்லைடு களை சரியாக இடம் அமைக்க பயன்படுத்துகிறோம்
ஸ்லைடு சோர்ட்டர் காட்சிக்கு வியூ பின் ஸ்லைடு சோர்ட்டர் மீது சொடுக்கி போகலாம்
அல்லது ஸ்லைடு சோர்ட்டர் கீற்று மீது சொடுக்கலாம்
இந்த காட்சி ஸ்லைடு களை நாம் விரும்பும் வரிசையில் அமைக்க பயன்படுகிறது
உதாரணமாக ஸ்லைடு எண் 9 ஐயும் 10 ஐயும் பரஸ்பரம் இட மாற்ற ஸ்லைடு எண் 10 மீது சொடுக்கவும் அதை ஸ்லைடு எண் 9க்கு முன் இழுக்கவும்
இப்போது சொடுக்கி பட்டன் ஐ விடவும்
ஸ்லைடு கள் இடமாற்றமாகி விட்டன
நோட்ஸ் காட்சியில் பிரசன்டேஷன் போது உங்களுக்கு உதவக்கூடிய குறிப்புகளை எழுதி வைத்துக்கொள்ளலாம்
நோட்ஸ் காட்சிக்கு போக முறையே வியூ நோட்ஸ் பேஜ் மீது சொடுக்கவும்
நீங்கள் நோட்ஸ் கீற்று மீதும் சொடுக்கலாம்
ஸ்லைட்ஸ் பலகத்திலிருந்து டெவலப்மெண்ட் உப் டோ பிரசன்ட் ஸ்லைடு ஐ தேர்ந்தெடுக்கவும்
எதேனும் உரையை நோட்ஸ் பகுதியில் டைப் செய்யவும்
ஸ்லைடு களை புரொஜெக்டர் மூலம் காட்டிக்கொண்டு இருந்தால் நீங்கள் கணினியில் குறிப்புகளை படிக்கலாம் ஆனால் பார்வையாளர்களுக்கு அவை தெரியா
இப்போது நார்மல் கீற்று மீது சொடுக்கவும்
நாம் பிரசன்டேஷன் இன் இட அமைப்பை வலது பக்கமுள்ள டாஸ்க்ஸ் பலகத்தில் லேயூட் தொகுதி இல் மாற்றலாம்
டாஸ்க்ஸ் பலகத்தை காட்டவோ மறைக்கவோ முறையே வியூ பின் டாஸ்க் பேன் மீது சொடுக்கவும் இது டாஸ்க்ஸ் பலகத்தை காட்டவோ மறைக்கவோ செய்யும்
இந்த லேயூட் தொகுதியை ஸ்லைடு இன் இட அமைவுக்கு பயன்படுத்துவோம்
டெவலப்மெண்ட் உப் டோ பிரசன்ட் என பெயரிட்ட ஸ்லைடு ஐ தேர்ந்தெடுப்போம்
லேயூட் தொகுதியில் இருந்து ஜிடிஜிடி டைட்டில் கன்டென்ட் ஓவர் கன்டென்ட் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
இது ஸ்லைடு இன் இட அமைவுகளை மாற்றுகிறது
இத்துடன் இந்த டுடோரியல் முடிவுக்கு வருகிறது
சுருங்கச்சொல்ல நாம் கற்றது காட்சி தேர்வுகள் அவற்றின் பயன்கள் மாஸ்டர் பக்கங்கள்
இந்த பயிற்சியை செய்து பாருங்கள்
ஒரு புதிய பிரசன்டேஷன் ஐ உருவாக்குக
ஆழ்ந்த நீல பின்புலம் வெளிர் நீல தலைப்பு இடம் கொண்ட மாஸ்டர் ஸ்லைடை தயாரிக்கவும்
இந்த தொடுப்பில் உள்ள விடியோவை காணவும்
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் களை பயன்படுத்தி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் எழுதவும்